இப்போ என்னா சொல்றேன்னா health த பத்தி இப்ப weight loss பன்றவேன்க weight gain பன்றவேங்கன்னு அவுங்க feel பண்ணாம அவங்களுக்கு தெரிஞ்சத வந்து மற்றவங்களுக்கு share பண்ணி அவங்க health நல்லா வச்சுகக்குராங்கள இதாங்க nutrition ன்னு சொல்லிட்டு அதேமாறி நறைய பேர் இருந்தாங்க இதுமாறி நறைய பேர் share பண்ணாங்கன்னா weight loss பண்றவிங்க weight கொரக்கிரவங்க weight gain பண்றவிங்கள easy யா பண்ணிப்பாங்க health ம் வந்து ஆரோக்கியம்மா வச்சுப்பாங்க thank you mam